உசாத்துணை உள்ளீடுகளை உருவாக்குவது குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இதற்கு நான் பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்துகிறேன்
பிப்டெக்ஸ் லேடக்கிலிருந்து தனித்து நின்று செயல்படும் பயன்பாடாகும்
இதில் இப்போது பார்க்கும் பிடிஎஃப் பைல் ஐ உருவாக்குவதை பார்க்கலாம்
முதல் பக்கம் தலைப்பை காட்டுகிறது
இரண்டாம் பக்கத்துக்கு போவோம்
அங்கேதான் உரை இருக்கிறது
குறிப்புதவிகள் ஒன்று முதல் ஆறு வரை எண்ணிடப்பட்டுள்ளன
அடுத்த பக்கத்தில் 11 வரை
இந்த குறிப்புதவிகள் அகர வரிசையில் பட்டியலிடப்பட்டுள்ளன என்பதையும் கவனிக்கவும்
நீங்கள் அதை இங்கே பார்க்கலாம்
அடுத்து இதற்கு பயன்படுத்திய மூல பைலை காணலாம்
இதை முழுதும் பார்க்கலாம்
000107 000012 இதன் வரிகள் முழுதும் பார்க்க இங்கே குறிப்புதவிகள் ஏதும் இல்லை என்பதை காணலாம்
இந்த தகவல் இந்த மூல பைலில் இல்லை
ஆகவே குறிப்புதவிகள் எங்கே உள்ளன
அவை ரெஃப் பைலில் உள்ளனஉண்மையில் அந்த பைலின் பெயர் refபிப்
அதுதான் இந்த கட்டளை - உசாத்துணைக்கு முன்னிருப்பு
இதோ இருக்கிறது refபிப்
refபிப் இல் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம்
அதில் குறிப்புதவி தகவல் பல் வேறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது
உதாரணமாக பின் வரும் வகைகள் உள்ளன
tech ரிப்போர்ட் இன் புரோசீடிங்ஸ் மிஸ்செலேனியஸ் மேலும் ஆர்டிக்கிள்
இந்த பைலுக்கு மீண்டும் வந்து விளக்குவோம்
இப்போதைக்கு வெளியீட்டில் குறிப்புதவி பட்டியலை உருவாக்கும் முறையில் கவனம் செலுத்தலாம்
மூல பைலான ரெஃபரன்ஸ் tex மீண்டும் இடுவோம்
இந்த பக்கத்தின் உச்சிக்கு போகலாம்
முதலில் குறிப்புதவிகள் எனத்துவங்கும் பைல்களின் ஒரு பட்டியலை பார்க்கலாம்
இங்கே உள்ளது
referencesடெக்ஸ் தவிற மற்ற பைல்களை நீக்கலாம்

இதை உறுதி செய்து கொள்ளலாம்
ஆகவே ரெஃபரன்ஸ் tex மட்டுமே உள்ளது
நான் இதை தொகுக்கிறேன்
தொகுக்கும்போது எச்சரிக்கை செய்திகள் கிடைக்கின்றன
அவை வரையறுக்காத குறிப்புதவிகள் சில உள்ளன சில மேற்கோள்கள் காணவில்லை

இங்கே பிடிஎஃப்tex கட்டளை உருவாக்கிய புதிய பைல்கள் உள்ளன என்று பார்க்கலாம்
ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் உடன் புதிய பைல்கள் உள்ளன ரெஃபரன்ஸ் log ரெஃபரன்ஸ் aux
என சில உள்ளன
ரெஃபரன்ஸ் log ஐ முதலில் பார்க்கலாம்
இதில் நிறைய தகவல்கள் உள்ளன
உண்மையில் இங்கே நாம் காணும் அத்துணை செய்திகளும் உள்ளன
கீழே போய் பார்கலாம்
இங்கு நிறைய தகவல்கள் உள்ளன மேலும் இங்கு காணும் எச்சரிக்கைகளும் உள்ளன
சில எழுத்துருக் களை காணவில்லை என்ற எச்சரிக்கையும் உள்ளது
ஆனால் இத்துடன் காலம் தள்ள முடியும்
சில குறிப்புதவிகள் காணவில்லை சில மேற்கோள்கள் காணவில்லை என்னும் எச்சரிக்கைகள் நமக்கு முக்கியம்
இவற்றை எதிர்கொள்வோம்
மற்ற ரெஃபரன்ஸ் aux என்ற பைலை திறக்கலாம்
அதில் பல மேற்கோள் கட்டளைகள் உள்ளன
இவை எங்கிருந்து வந்தன
மேற்கோள்களுக்கான ஆர்குமென்ட் கள் எல்லாம் மூல பைலில் சைட் கட்டளை யில் காணப்பட்டன
இங்கே காண்பது போல
அதை இங்கே திறக்கிறேன்
கீழே போகலாம்
அதற்கு ஒரு ஸ்க்ரால் செய்து போகலாம்
மூல பைல் இங்கே
உதாரணமாக இங்கே காணும் சைட் விகே 79 அந்த விகே79 இங்கேயும் வருகிறது
சைட் டிகே 80 இங்கேயும் வருகிறது
இதே போல மற்றவை
இந்த bibstyle பிளெயின் கூட மூல பைலில் இங்கே வருகிறது
மேலே போகலாம் பிப்ளியோகிராபி ஸ்டைல் - பிளெயின் அந்த பிளெயின் இங்கே வருகிறது
ஆக்ஸ் பைல் பல வேரியபில்களின் பெயரையும் சேமிக்கிறது
உதாரணமாக இந்த செக்ஷனுக்கு ஒரு லேபிலை சேர்த்தேன்
இங்கே போகலாம்
இதை லேபில் இல்லாமல் செய்யலாம்
ஆகவே உதாரணமாக இதை நீக்கிவிட்டு தொகுக்கலாம்
இந்த பைலை மீண்டும் திறக்கலாம்
இங்கே லேபில் இப்போது இல்லை என கவனியுங்கள்
ஆகவே நான் இங்கே ஒரு லேபிலை இட்டவுடன் லேபல் - செக் ஆர்யா

சேமித்து தொகுக்க
இதை திறக்கலாம்
இந்த பைலுக்கு இப்போது வந்து மீண்டும் திறக்கலாம்
இப்போது கவனியுங்கள் இந்த கட்டளை நியூ லேபல் செக் ஆர்யா இந்த லேபில்தான் முன்னே இங்கே இருந்தது
இது செக்ஷன் 1 என்று சொல்கிறது
இங்கே காண்பது
இந்த 2 பக்க எண்ணை குறிக்கிறது
இந்த ஆவணத்தின் பக்க எண் 2
அடுத்த தொகுப்பின் போது லேடக் ஆக்ஸ் பைலை படித்து லேபல் தகவலை ஏற்றுகிறது
அதனால்தான் லேபில்களை சரியாக பெறுவதற்கு இரண்டு தொகுப்புகள் தேவையாக இருக்கிறது
குறிப்புதவிகள் பட்டியல் உருவாக்கப்படுவதை விவரிப்போம்
இதுதான் பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்தும் நேரம்
பிப்டெக்ஸ் ரெஃபரன்ஸ் கட்டளை இங்கே கொடுக்கப்படுகிறது
கட்டளையை தருகிறேன் - பிப்டெக்ஸ் ரெஃபரன்ஸ் இது ரெஃபரன்ஸ் aux இலிருந்து உள்ளீட்டை எடுத்துக்கொள்கிறது
இங்கே அது ரெஃபரன்ஸ் aux பயன்பட்டதாக சொல்கிறது
இந்த பிளெயின் கட்டளையால் கொடுக்கப்பட்டபடி plainபிஎஸ்டி என்னும் ஸ்டைல் பைல் லையும் பயன்படுத்துவதாக சொல்கிறது
தகவல் refபிப் இலிருந்து
இதை ஏற்கெனெவே விளக்கிவிட்டேன்
refபிப் தரவுத்தளம் பைல் நம்பர் 1 தான் refபிப்
பிளெயின் ஸ்டைல் மற்றும் ரெஃப் பிப் ஐயும் மூல பைலில் பயன்படுத்தியது நினைவிருக்கலாம்
இப்போது என்னென்ன பைல்கள் உருவாகி உள்ளன என பார்க்கலாம்
சரி இவைதான் கட்டளை bibtexரெஃபரன்ஸ் ஆல் உருவான புதிய பைல்கள்
இதை பட்டியல் இடலாம்
முன் பார்த்த பைல்கள் கூட மேற்கொண்டு
இரண்டு புதிய பைல்கள் ரெஃபரன்ஸ் blg மற்றும் ரெஃபரன்ஸ் bbl
ரெஃபரன்ஸ் blg பைலில் பார்மேட்டிங் - ஒழுங்கு செய்யும் தகவல் இருக்கிறது
பார்க்கலாம்
ஒழுங்கு செய்யும் தகவல் சிலது இருக்கிறது என்பதை காணலாம்
வெளியேறுவோம்
இந்த பிபிஎல் பைலில் என்ன இருக்கிறது
ரெஃபரன்ஸ்
பிபிஎல்
ஆகவே இதில் முன்னே பார்த்த தகவல் குறிப்புதவிகள் இருக்கின்றன
ரெஃபரன்ஸ் bbl இல் மேற்கோள் காட்டும் குறிப்புதவிகள் உள்ளன
அவை நாம் இறுதி பிடிஎஃப் பைல் இல் பார்க்கும் அதே வரிசையில் உள்ளன
சாதாரணமாக யாரும் இவற்றை மாற்றவோ இல்லை பார்க்கக்கூட தேவை இராது
இந்த கடைசி தொகுப்பில் ஒரு எச்சரிக்கை காட்டப்பட்டது
ரெஃபரன்ஸ் bbl ஐ காணவில்லை என்று
ரெஃபரன்ஸ் log பைல் இங்கே இருப்பதை பார்க்கிறோம்
அதை இங்கே திறக்கலாம்
அதில் தேடலாம் - உதாரணமாக ரெஃபரன்ஸ் bbl பைல் இல்லை என்கிறது
இதுதான் முந்தைய தொகுப்பில் நடந்தது
ஆனால் பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி இப்போது ரெஃபரன்ஸ் bbl ஐ உருவாக்கிவிட்டோம்
ஆகவே இன்னொரு முறை தொகுக்கலாம்
இப்போது எச்சரிக்கைகள் வேறானவை
லேபல் கள் மாறி இருக்கலாம் என்கிறது
உண்மையில் தொகுத்த உடனே இந்த ரெஃபரன்ஸ் bbl பைல் படிக்கப்படுகிறது அந்த குறிப்புதவிகள் இங்கு ஏற்றப்படுகின்றன
இந்த வரிசையும் ரெஃபரன்ஸ் bbl இல் நாம் பார்த்த அதே வரிசைதான்
உதாரணமாக நீங்கள் அதை பார்க்கலாம்
இந்த உதாரணத்தை பாருங்கள்
முதல் குறிப்புதவி சாங் ஆண்ட் பியர்சன் இங்கேயும் சாங் ஆண்ட் பியர்சன்
ஆனால் இந்த தகவல் இன்னும் சரியானது இல்லை
நாம் இன்னும் சரியாக மேற்கோள் காட்டவில்லை
ஆகவே தொகுக்கலாம் - இது நாம் முன்னேயே ஆரம்பித்தது
இன்னொரு முறை தொகுத்தால் அது சரியாகிவிடும்
இதை எப்படி விளக்குவது
நாம் போய் ரெஃபரன்ஸ்
ஆக்ஸ் ஐ பார்க்கலாம்
முன்பிருந்த மேற்கோள் செய்திகளுடன் கூடுதலாக குறிப்புதவிகள் இருக்கிறது பிப்சைட் சிபி82 என்று பலதும் சொல்கிறது
இது சிபி82 லேபல் இட்ட உசாத்துணை உருப்படி குறிப்புதவி 1 என சொல்கிறது
உதாரணமாக இதை திறந்து இருக்கிறோம்
மூல பைலையும் திறக்கலாம் - சிபி82 க்கு தேடலாம்
இதோ இருக்கிறது சிபி82
அதற்கு பொருத்தமான குறிப்புதவி இங்கே இருக்கிறது
மேற்கோளிலும் தெரிகிறது
இந்த தகவல் அதாவது இந்த குறிப்புதவி சிபி82 குறிப்புதவி பட்டியலில் உருப்படி நம்பர் 1 ஆக இருக்கிறது
ரெஃபரன்ஸ் aux பைலிலும் இருக்கிறது
ஆகவே மீண்டும் தொகுத்தால் இந்த தகவல் தானியங்கியாக இங்கே வருகிறது

இப்போது எச்சரிக்கைகளும் காணாமல் போய்விட்டன
லேடக் என்ன செய்தது எனில் குறிப்புதவி எண் தகவலை ரெஃபரன்ஸ் aux இலிருந்து எடுத்தது
அவற்றை மூல பைலில் சைட் கட்டளைகளின் லேபல் களுக்கு குறித்தளித்தது
இப்போது குறிப்புதவிகள் உள்ள refபிப் பைலை பார்க்கலாம்
இங்கே வருவோம்
refபிப் இந்த பக்கத்தின் மேலே போகலாம்
இமேக்ஸ் எடிட்டர் இல் சேர்க்க நினைக்கும் ஒரு குறிப்புதவியை தேர்ந்தெடுக்க ஒரு உள்ளீட்டு வகையை பயன்படுத்த முடியும்
உதாரணமாக என்ட்ரி டைப்ஸ் என்று இங்கே இருப்பதை பாருங்கள்
ஆகவே இமேக்ஸ் திருத்தியில் இதை உருவாக்க முடியும்
இந்த ஆர்டிக்கிள் இன் ஜர்னல் வகையை நாம் தேர்ந்தெடுத்த உடனேயே ஒரு காலி பதிவு கிடைக்கிறது
இதை நான் நிரப்ப முடியும்
உங்கள் திருத்தியில் இப்படி வசதி இல்லை எனில் கைமுறையாகவே இந்த உள்ளீடுகளை உருவாக்கலாம்
இப்போது இதை செயல் நீக்குகிறேன்
எனக்கு இது வேண்டாம்
ஸ்ட்ரிங்ஸ் என்னும் சரங்களை அறுதியிட்டு அவற்றை வேரியபில்களாக பைல் refபிப் இல் பயன்படுத்த முடியும்
உதாரணமாக சரம் ஜேடிடபி என்பது ஜான் வைலி ஆண்ட் சோங்ஸ் லிமிட்டட் சிச்செஸ்டர் ஐ குறிக்கிறது எனலாம்
இது சில குறிப்புதவிகளில் பயனாகி உள்ளது
உதாரணமாக ஒவ்வொரு குறிப்புதவிக்கும் ஒரு விசைச்சொல் பதிவேட்டின் ஆரம்பத்தில் இருக்கிறது
உதாரணமாக இந்த குறிப்புதவி பதிவேடு கேஎம்எம்07 ஐ கொண்டுள்ளது
அது இங்கேயும் உள்ளது
உண்மையில் இந்த பதிவையும் இதே விசைச்சொல் கொண்டு மேற்கோள் காட்டி இருக்கிறேன்
இப்போது எப்படி பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி பலவித மேற்கோள்களையும் காட்ட முடிகிறது என்று விளக்குகிறேன்
வேறு மாற்றங்களை செய்யும் முன் இங்கே குறிப்புதவிகள் அனைத்தும் அகர வரிசையில் உள்ளன என்பதை நினைவில் கொள்வோம்
உதாரணமாக ப்
சாங் ஆண்ட் பியர்சன் எண் 1 அது இங்கே இருக்கிறது
குறிப்பிடப்படும் முதல் குறிப்புதவி 3 பிறகு 2 பிறகு 11 மேலும் இதே போல்
ஏனெனில் மேற்கோள் காட்டப்படுவது அகர வரிசையில்
இந்த பிப்ளியோகிராபி ஸ்டைல் ஐ வேறாக மாற்றினால் இதை பிப்ளியோகிராபி ஸ்டைல் u n s r ட் என் மாற்றுகிறேன்
இது ஐ ஜர்னல் களில் பயன்படும் அடுக்காத குறிப்புதவி பட்டியல் ஆக காட்டப்படுகிறது
ஒரு முறை தொகுத்தால் ரெஃபரன்ஸ் aux ஸ்டைல் தகவல் குறித்து மேம்படுத்தப்படுகிறது
இப்போது u n s r ட் என இருக்கும்
பிப்டெக்ஸ் ஐ bibtexரெஃபரன்ஸ் கட்டளையால் செயலாக்க ரெஃபரன்ஸ் bbl இல் குறிப்புதவி பட்டியல் உருவாக்கப்படுகிறது
அது ரெஃபரன்ஸ் bbl ஐ உருவாக்கி இருக்கும் என்பதை கவனிக்கவும்
ஆனால் இது புதிய u n s r ட் பாங்கில் இருக்கும்
இப்போது ரெஃபரன்ஸ் tex ஐ தொகுக்கலாம்
வரிசை மாறிவிட்டதை பாருங்கள்
குறிப்புதவிகள் அகர வரிசையில் இராது ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை இப்படி உள்ளது
லேபிள்கள் மாறி இருக்கலாம்
சரியான குறிப்புதவிகள் கிடைக்க மீண்டும் இயக்கவும்
அதை மீண்டும் இயக்க எச்சரிக்கை போய்விட்டது
இங்கே குறிப்புதவிகள் காட்டப்படுவது மூல பைலில் காட்டப்படுவது போலவே என்று கவனியுங்கள்
உதாரணமாக குறிப்புதவி 1 முதலில் காட்டப்பட்டது குறிப்புதவி 2 இரண்டாவதாக 3 ஆவது 4ஆவது 5ஆவது இதே போல மேலும்
இப்போது குறிப்புதவிகளை கணினி விஞ்ஞான journalகளில் கேட்பது போல ஆக்க
ஆகவே இங்கே வந்து இதை அல்பா என்போம்
ஒரு முறை தொகுக்கலாம்
பிப்டெக்ஸ் செய்கிறேன்
இன்னும் ஒரு முறை தொகுக்கலாம்
ஆகவே இது மாறிவிட்டது
ஆனால் இங்கே குறிப்புதவிகள் மாறவில்லை
லேபிள்கள் மாறி இருக்கலாம் என எச்சரிக்கை உள்ளது
இன்னொரு முறை தொகுக்க அதே போல இருக்கிறது
உதாரணமாக இங்கே ப் சி சாங் ஆண்ட் பியர்சன்
அதற்கு இங்கிருப்பது சிபி82
இதோ இருக்கிறது
ஆகவே இந்த உள்ளீடுகளின் குறிப்புதவியாக்கம் மாறிவிட்டது

வலையுலகில் இன்னும் பலவித குறிப்புதவி பாங்குகள் உள்ளன
இஃபாக் மற்றும் கெமிக்கல் என்ஜினியரிங் ஜர்னல் களில் வருவது போல ஸ்டைலை காட்டுகிறேன்
முதலில் use பேக்கேஜஸ் கட்டளையில் ஹார்வார்ட் ஐ சேர்க்க வேண்டும்
இதோ காட்டுகிறேன்
ஸ்டைல் ஐ இஃபாக் க்கு மாற்ற வேண்டும்
இவை இரண்டு பைல்கள் மூல செயலாக்கப்படுகிறது

harvardஸ்டை மற்றும் ifacபிஎஸ்டி
இந்த பைல்கள் வலையில் கிடைக்கின்றன
யார் வேண்டுமானாலும் தரவிறக்கிகொள்ளலாம்
இதை இப்போது தொகுக்க
பிடிஎஃப் லேடக் references
பிப்டெக்ஸ் செயலாக்குவோம்
இரு முறை தொகுக்கிறேன்
குறிப்புதவி பட்டியல் இதோ கிடைத்துவிட்டது
குறிப்புதவிகள் வரிசை எண்கள் இல்லாமல் அகர வரிசையில் அடுக்கப்பட்டுள்ளன
வரிசை எண்கள் காணாமல் போய்விட்டன
குறிப்புதவி செய்வது தெளிவாக ஆசிரியர் பெயர்கள்
மற்றும் வருடம் உதாரணமாக வித்தியாசாகர் 1985 ஆகியவற்றை குறிப்பிடுவதுதான்
இந்த குறிப்புதவிகள் அடுத்த பக்கத்திலும் உள்ளன
மேலும்இதோ அகரவரிசையில் உள்ளது

இந்த குறிப்புதவி பாங்கை பயன்படுத்தும் போது சைட் கட்டளை எல்லா குறிப்புதவிகளையும் அடைப்புகளுக்குள் இடுகிறது
உதாரணமாக மூல பைலை பாருங்கள்
இங்கே பாருங்கள் தே டெக்ஸ்ட் புக் பை சைட் கேஎம்எம்07 உருவாக்குவது தே டெக்ஸ்ட் புக் பை மௌட்கல்யா 2007ப்
இங்கே மௌத்கல்யா என்ற பெயர் அடைப்புகளுக்குள் வரக்கூடாது வருடம் மட்டுமே அடைப்புகளில் வர வேண்டும் என்றால்
cite as நான் கட்டளையால் இதை செய்யலாம்
இதை தொகுக்கிறேன் மீண்டும் தொகுக்கலாம்
மௌத்கல்யா என்ற பெயர் அடைப்புகளுக்கு வெளியே வந்துவிட்டது
வருடம் மட்டுமே அடைப்புகளில் உள்ளது
இந்த cite as நான்
பிரச்சினையை சரி செய்தது
ஆனால் இந்த cite as நான் கட்டளை இப்போது பயன்படுத்தும் குறிப்பளிப்பு பாங்குக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை கவனிக்கவும்
மற்ற பாங்குகளில் வேலை செய்யாமல் போகலாம்
முன் சொன்னது போல ஏராளமான குறிப்பளிப்பு பாங்குகள் உள்ளன
நமக்கு தேவையான பொருத்தமான ஸ்டை மற்றும் பிஎஸ்டி fileகளை தரவிறக்கிக்கொள்ள வேண்டும்
இந்த உதாரணத்தில் நான் harvardஸ்டை மற்றும் ifacபிஎஸ்டி பைல் களை பயன்படுத்தி இருக்கிறேன்
கவனமாக பார்த்தால் மேற்சொன்ன எந்த உதாரணத்திலும் refபிப் என்னும் குறிப்புதவிகளின் தரவுத்தளத்தை மாற்றவே இல்லை
இதுதான் பிப்டெக்ஸ் இன் அழகு
குறிப்புதவிகள் பட்டியல்களை உருவாக்குவதில் நிறைய நேரம் செலவழித்தாலும் உண்மையில் இதை உருவாக்க பயனர் மேற்கொள்ளும் செயல் மிகஎளிதே
ஒன்று தரவுத்தளத்தை உருவாக்குதல் அதாவது bib பைல் ஐ உருவாக்குதல்
இரண்டாவது sty மற்றும் bst பைல் களை பெறுதல்
அவற்றில் பல உங்கள் நிறுவலில் ஏற்கெனெவே இருக்கலாம்
மூல பைலை தொகுப்பது
பிடிஎஃப் லேடக் ஐ செயலாக்குவது மூல பைலை இன்னும் இரு முறை தொகுப்பது
இது மிக எளிய செயல் என்று ஒப்புக்கொள்வீர்கள்தானே
பிப்டெக்ஸ் க்கும் லேடக்கும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவீர்கள்தானே
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது நன்றி